நம்ம mobile அ open பண்ணாலே அதுலயே வருது யூடியூப்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து நிறைய வருது நிறைய வருதுன்னா எனக்கு எல்லாம் வந்து entertainment னாலே dance show னா ரொம்ப புடிக்கும் ஏன்னா எனக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே புடிக்கும்னு வெச்சுக்கோங்களேன் அஹ் dance show னா ஒரு free இப்ப free ஆ இருக்கணும் ஏதோ mind வந்து ரொம்ப pressure ஆ இருக்கு அப்படின்னு நான்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா dance தான் ஆடுவேன் dance ஆடுனா எனக்கெல்லாம் வந்து அந்த அதெல்லாம் relief ஆயிரும் நான் உடனே happy ஆயிருவேன் அதே மாதிரி வந்து நமக்கு பாட்டு கேக்குறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்ல எப்பயுமே முன்னடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம TV ல பாட்டு போட்டுட்டு நம்மபாட்டுக்கு உட்கார்ந்து கேட்டுட்டிருப்போம் ஆனா இப்ப அப்படி கிடையாது phone ல சொருகிடுறோமா சொருகுன உடனே நிறைய headset நிறைய விதவிதமான headset வந்துருச்சு அத சொருகிட்டு நம்ம என்ன பண்ணிட்டிருக்கோம் TV பார்த்திட்டிருக்கோம் அஹ் TV பார்த்திட்டிருக்கோம் phone பார்த்திட்டிருக்கோம் நம்ம எல்லாம் இப்ப வந்து எப்படி இருக்கோம்னா

நம்ம மனசுக்குள்ளேயே எதாவது ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி phone யும் காதுல headset யும் காதுல மாட்டிகிட்டு அதையும் பார்த்திட்டிருப்பேன் ஹம் அதுலயும் வந்து இப்ப தான் நிறைய வந்துடுச்சே நமக்கு

முன்ன எல்லாம் போய் என்ன பண்ணனும் ஐய்யையோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி பாக்கணும்னு ஆசையிருக்கும் ஆனா இப்ப என்னலாம் பண்றோம் நம்ம இப்ப வந்து இப்ப எப்படின்னா நம்ம phone லயே சுத்தி பாத்துடறோம் அதனால தான் அதனால தான் phone ஏ phone அ பாத்தா phone குள்ளயே நம்ம எப்படின்னா உலகம் வந்து phone குள்ளயே வந்த மாதிரியே இருக்கு எனக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் அஹ் வெளியில போணும்னா நம்ம அப்பா அம்மாவோட அம்மா வாங்க அம்மா bore அடிக்குது வெளியில போ வெளியில போய் சுத்தி பாப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது எப்படி இருக்கு நம்ம எல்லாம் இருங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க வீட்டுக்குள்ளயே இருந் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம்மா நீங்க எல்லாம் வெளியில போயி விளையாடுங்கப்பா அஹ் ஏன்பா நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னப்பா பண்ணிட்டிருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றோம் ஆமாம் ஆமாம் வெளியில எல்லாம் போக வேண்டாம்மா நாங்க வீட்டுக்குள்ளேயே இருப்கோம்மா அப்படின்னு சொல்லி கையில ஒரு phone குடுத்துட்டாங்க நம்ம வாழ்க்கை வந்து ஒரு phone னோடவே போயிட்டிருக்கு அப்படியே jolly ஆ அஹ் அதைவிட பெரிய entertainment எதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க அக்கத்து வீட்டுக்காரவங்களோட எல்லாம் பேசிகிட்டிருப்போம் ஆமாம் தானே பக்கத்துல யாரு இருக்கா? இல்ல அய்யய்யோ யாரு வீட்டில என்ன சண்டை நடக்குது குடுகுடுன்னு ஓடிப் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போ ஏன்னா இருக்கிறதுலையே அது தான் பெரிய entertainment மாதிரி ஆனா இப்பெல்லாம் அப்படியா இருக்கு நம்ம phone லயே வந்துருச்சு phone லயே open பண்ணோம்னா ஆயிரம் சண்டை போட்டுக்குறாங்க அதை பாத்தம்னாலே ரொம்ப jolly ஆ இருக்கும் ஹம் அப்படித்தான் எனக்கு என்னோட வாழ்க்கைலாம் அப்படி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால உங்க வாழ்க்கையும் அப்படியே போகுமோ அப்படிங்கறதுக்காக தான் உங்கள்டையும் சொல்றேன் ஆமாம் தானே நம்ம வந்து அஹ் முன்னாடி எல்லாமே நீங்களே நினைச்சுப் பாருங்க முன்னாடி எல்லாம் வந்து எதாவது ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வெளியில தான் போய் ஆகணும் இதே வெளியில போயி இந்த இடத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கணுமே அஹ் அங்க பாருங்களேன் அந்த actor வந்திருக்காரு இங்க பாரு இங்க அந்த actor வந்திருக்காருன்னு director அ நேரடியா போய் பார்ப்போம் அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையாது இப்ப எல்லாம் எப்படி phone லயே குட்டி phone லயே வந்திருச்சு நம்ம அந்த phone லயே என்ன பண்ணிட்டிருக்கோம் நிறைய பார்த்துட்டிருக்கோம் அது போதாதா வாழ்க்கையில அஹ் அவரு அங்க வந்து நிக்கிறதும் நம்ம இங்க பாற்த்திதுகிட்டிருக்கோம் முன்னாடி எல்லாம் sports னா நம்ம என்ன பண்ணுவோம் அங்க போய் பார்ப்போம் அஹ் அய்யய்யோ அஹ் தோனி அடிக்கிறார் ஹம் அப்படின்னு சொல்லி இந்தியன் player விளையாடுறாங்க அமெரிக்கன் players விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத நம்ம வந்து direct ஆ நம்ம போய் பாக்கணும் ஒரு இடத்துல ஓடுதுன்னா நம்ம அத போய் பாக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயி ticket வாங்கி பாப்போம் இப்பெல்லாம் அப்படியா இருக்கு நம்ம phone லயே ஆயிரம் இது வந்துருச்சு நேரடியாவே இதுலயே ஓடிகிட்டிருக்கு அவரு அங்க ஒரு sixer போட்டாருனா நம்ம இங்க உட்கார்ந்தே பார்த்துகிட்டிருக்கோம் அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்கு கிடைக்கும் பாருங்க இப்போ நம்ம வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை மாதிரியே யாராவது வாழ முடியுமா யாராலயும் இந்த உலகத்துல யாராலயும் வாழ முடியாது அது தான் உண்மை இந்த மனுஷங்களால மட்டும் தான் இந்த வாழ்க்கைய வாழமுடியும் நம்மளால வந்து என்னன்னா நம்மளை முன்னாடிலாம் வீட்டுக்குள்ள போட்டு வந்து அடக்கி வெச்சிருப்பாங்க இப்ப வீட்டுக்குள்ள தான் இருக்கோம் பக்கத்துல யாரு இருக்காங்க அப்படின்னுலாம் தெரியாம வீட்டுக்குள்ளயே தான் இருக்கோம் ஆனா வீ வீட்டுக்குள்ளயே நம்மளை போட்டு அடக்கல நாம என்ன பண்றோம்னா நம்ம தான் phone ல phone வெச்சிருக்கோமே phone ல இல்லாத வா வாழ்க்கையா phone ல இல்லாத விஷயமா phone அ தட்டினோம்னா நமக்கு வந்து வந்துருது ஆயிரம் விஷயம் ஆமாம் தானே அது உண்மை தானே அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இப்பயுமே இப்பயும் phone ஏ பாப்போம் ஆனா என்ன அஹ் ஒரு விஷயம் ஆனா phone குள்ளயே entertainment வந்திருச்சு அப்படிங்கறதுக்காக நம்ம phone அயே உத்து உத்து பார்த்திட்டிருக்க கூடாது phone அயே பார்த்திட்டிருந்தோம்னா நம்ம கண்ணும் கெட்டுப் போயிடும்

குழந்தைகளுக்கு வெளியில விளையாட சொல்லி குடுப்போம் வெளியில விளையாட சொல்லி குடுத்தோம்னா தான் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் உடம்புல ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் குழந்தைங்க விளையாடுறத பார்த்தாலே நம்மக்கு வந்து எப்படினா entertainment ஆ இருக்கும் அது தான் இருக்கிறதுலயே பெரிய விஷயம்னா அது தான் குழந்தைங்களுக்கு வெளியில போய் சொல்லி குடுப்போம் அந்த விஷயத்தை சொல்லி குடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து எல்லா விஷயத்தையும் அஹ் நல்லா கத்துக்குவாங்க நம்மள பாரு நம்ம தான் வந்து phone லயே பார்த்து வளர்ந்துகிட்டிருக்கோம் ஆனா நமக்கு அப்பறம் வர generation லாம் எப்படி இருக்கும் குழந்தைங்க phone லயே பார்த்து வளர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு சீக்கிரம் வந்து அஹ் கண்ணு கெட்டு போயிரும்

அஹ் நல்ல விஷயமே கிடையாது தெரியல அஹ் சாப்பாட்டு விஷயத்துல அதனால எதுவுமே நல்ல நல்ல விஷயமே கிடையாது குழந்தைகளுக்கு அது மாதிரி நம்ம குடுத்துட்டு phone யும் கையில குடுத்துட்டீங்கன்னா அது அம்மா அம்மா இதுவே போதும்மா எனக்கு இதவிட happy இல்லம்மா mobile குடும்மா அம்மா mobile குடும்மா அதுல தான்மா எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம mobile குடுத்து குழந்தைங்கள வளர்க்க வேண்டியது தான் ஆனா வந்து அதையே நம்ம வாழ்க்கையா வந்து கொண்டு வந்திட வேண்டாம் நம்ம பிள்ளைங்கள வெளியில விட்டு விளையாட விட்டு அது நம்மளும் பார்ப்போம் அது தான் நம்ம நமக்கு வந்து பிடிச்சமான நமக்கான வ அஹ் வாழ்க்கை குழந்தைகளுக்கும் அப்படியே நம்ம சொல்லிக் குடுப்போம் okay தானே

ரொம்ப குழந்தைகளுக்கு phone அ குடுக்க வேணாம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் ஒரு phone அ குடுத்தோம்னா அதுல நமக்கு வந்து உலகத்தில எல்லா விஷயமும் அதுல இருக்கு அதுல இல்லாத அஹ் விஷயமே கிடையாது entertainment ஏ கிடையாது வெளியில போயி தான் குழந்தைங்க பார்க்கணும்னு கிடையாது ஆனா அது மாதிரியே நம்ம குடுத்து வளர்ந்துட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு பின்னாடி பிரச்சனையா இருக்குமில்ல

ஏன்டா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாம தான் இருந்தாங்க ஆனா இப்பெல்லாம் நம்ம கையில phone இல்லாம இருக்க முடியுதா இருக்கவே முடியல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

வணக்கம் குரு வணக்கம் ரமேஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லம்

சரி ஆஹ் இப்போதைக்கு நான் வந்து ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறேன் விவசாயம் சார்ந்த தொழிலா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதை பத்தி உங்களுக்கு எதுனா தெரியுமா குரு

எனக்கு என்னைதான் கேக்குறாரு

சொல்லுங்க bro உங்களுக்கு எதுனா தெரியுமா இந்த விவசாயத்துல என்னென்ன தொழில் தொடங்குனா எனக்கு எந்த மாதிரி லாபம் தெரியும் ஆஹ் தெரியும் அது எப்படின்னா வந்து நீங்க மொட்டை மாடி இருக்கு இல்லையா

மொட்டை மாடியில வந்து நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா correct ஆ இருக்கும் ஆஹ் வந்து முதல்ல அதுக்கு நீங்க வந்து பயிர் வந்து மண்ணெல்லாம் வாங்கணும் மண்ணு வாங்கி மொட்டை மாடியில வந்து ஒரு இது களத்தை வந்து அமைச்சிட்டு அதுக்கு சொட்டு நீர் பாசனம் அதெல்லாம் இது பண்ணணும் அப்புறம் வலைகள் வாங்கணும் சூரிய ஒளியில இருந்து பாதுகாக்கிறதுக்கு வலைகள் வாங்கணும் அப்புறம் விதைகள் செடிகள்லாம் அஹ் வந்து வாங்கணும் nursery ல இருந்து அதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து போடலாம் போட்டு அதை எப்படி விளைவிக்கிறதுங்கிறதை ஆஹ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மூலமா வந்து மண்ணை வந்து நீங்க பதிவு செய்யணும் அதுக்கப்புறமா வந்து